ஹலோ நண்பர்களே
ஐபிதான் கொண்டு எளிய ப்லாட்களை உருவாக்கும் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
உங்கள் கணினியில் ஐபிதான் இயங்குகிறது என்று நம்புகிறேன்
நாம் கற்கப்போவது கணித பங்ஷன் களின் எளிய ப்ளாட் களை வரைதல்
பிகர் விண்டோ ஐ பயன்படுத்தி ப்ளாட் களை தெளிவாக காணுதல்
ஐபிதான் ஐ துவக்கலாம்
முனையத்தை திறந்து ஐபிதான் pylab என டைப் செய்து enter செய்யலாம்
பைலாப் என்பது ஒரு பைத்தோன் நூலகம்
இது ப்ளாட்டிங் செயலை தருகிறது
இது பல் வேறு கணித அறிவியல் செயல்களையும் செய்ய ஏதுவாகிறது
ஐபிதான் pylab ஐ ஷெல் இல் இயக்கியதும் சில குறிப்புகளை காண்பீர்கள்
In1 தூண்டியையும் காண்பீர்கள்
அப்படி இல்லாமல் பின் வரும் பிழை செய்தியும் கிடைக்கலாம்
ERROR மேட்புளாட்லிப் கோல்ட் நோட் பே இம்போர்ட்டட்
ஸ்டார்ட்டிங் நார்மல் IPython அப்படி இருந்தால் நீங்கள் மேட்புளாட்லிப் ஐ நிறுவி பின் இதை மீண்டும் இயக்க வேண்டும்
இப்போது ஐபிதான் ஷெல் இல் லின்ஸ்பேஸ் என டைப் செய்து
குறியும் இடவும்
ஆவணம் சொல்லுவது போல இது துவக்கத்துக்கும் நிறைவுக்கும் இடையே சம இடைவெளிகளில் நும் மாதிரிகளை காட்டும்
இதை விளக்க நாம் 100 பாயிண்ட் களை உருவாக்குவோம்
இதற்கு லின்ஸ்பேஸ் 1 காமா 100 காமா 100 என டைப் செய்து enter செய்யலாம்
நாம் காண்பது போல 1 முதல் 100 வரை வரிசை எண்கள் காண்கின்றன
இப்போது 0 க்கும் 1 க்கும் இடையே 200 pointகளை உருவாக்க முயல்வோம்
இதற்கு லின்ஸ்பேஸ் அடைப்பு குறிகளுக்குள் 0 காமா 1 காமா 200
என டைப் செய்வோம்
இங்கு 0 துவக்கம் 1 முடிவு 200 மொத்த புள்ளிகள் லின்ஸ்பேஸ் இல் துவக்கமும் முடிவும் முழு எண்களாகவோ தசம எண்களாகவோ மாறிலியாகவோ இருக்கலாம்
மைனஸ் பி க்கும் பி க்கும் இடையில் 100 புள்ளிகளை பெற முயற்சிக்கலாம்
இங்கு பி என்பது பைலாப் அறுதியிடும் ஒரு மாறிலி
இதை மாறியாக சேமிக்கலாம்
அதை ப் என கொள்வோம்

இப்போது டைப் லென் அடைப்பு குறிகளுக்குள் ப் என டைப் செய்ய இந்த எண்ணிக்கை புள்ளிகளை பெறுவோம்
லென் பங்ஷன் ஒரு வரிசையின் மூலங்களின் எண்ணிக்கையை தருகிறது
இப்போது நாம் மைனஸ் பி க்கும் பி க்கும் இடையில் ஒரு கோசின் வளை கோட்டை வரைய முயற்சிக்கலாம்
இதற்கு ப்ளாட் கட்டளையை பயன்படுத்த வேண்டும்
இங்கு ஒவ்வொரு ப் புள்ளிக்கும் தக்கபடி கோஸ் க்கு கோசின் மதிப்பு கிடைக்கிறது

நாம் கோஸ் ஐ வேரியபிள் கோசின் க்கு சேமித்துவிட்டு பின் அதை ப்ளாட் பங்ஷன் ஐ பயன்படுத்தி ப்லாட் செய்யலாம்
இப்போது இந்த ப்லாட்டை துடைக்க நாம் டிடிஜிடிசிஎல்எஃப் குளோசிங் bracketsltடிடிஜிடி பங்ஷன் ஐ பயன்படுத்தலாம்

இது எதற்கு என்றால் நாம் அடுத்த ப்லாட்டை வரையப்போனால் அது இதன் மீது வரையப் படக்கூடாது
இந்த இடத்தில் ஒன்றின் மீது ஒன்றாக வரையப்பட்ட ப்லாட்களால் ஆக்கிரமிப்பு இல்லாதிருக்க clf ஆல் நீக்குகிறோம்
இப்போது ஒரு ஆ சைன் ப்ளாட் ஐ முயற்சிக்கலாம்

ஒரு ப்ளாட் விண்டோ அதன் பல்வித தேர்வுகளுடன் இருந்தால் ப்லாட் களை நாம் நன்றாக பார்க்கலாம்
இவை என்ன தேர்வுகள் என்று பார்க்கலாம்
நாம் காண்பது போல சொடுக்கியை வளை கோட்டில் நகர்த்த அது ப்லாட்டின் ஒவ்வொரு புள்ளி இருக்குமிடத்தையும் காட்டுகிறது
சாளரத்தின் கீழே இடது பக்கம் சில பட்டன் கள் உள்ளன
வலது கோடியில் உள்ளது பைல் ஐ சேமிக்க
அதன் மீது சொடுக்கிவிட்டு பைல் பெயரை எழுதவும்
ப்லாட்டை நாம் sin curve என்ற பெயரில் பிடிஎஃப் ஒழுங்கில் சேமிப்போம்
நீங்கள் கண்டது போல கீழிறங்கும் மெனுவில் நாம் பைல் ஒழுங்கை தேர்ந்து எடுக்கலாம்
ப்ங் eps pdf பிஎஸ் போன்ற ஒழுங்குகளும் கிடைக்கலாம்
sa0வே பட்டன் க்கு இடது பக்கம் உள்ளது ஸ்லைடர் பட்டன்
இதைக்கொண்டு மார்ஜின் களை குறிக்கலாம்
இதற்கும் இடது பக்கம் ஜூம் பட்டன் இருக்கிறது
இதைக்கொண்டு ப்லாட்டின் உள்ளே அணுகிப் பார்க்கலாம்
அணுகுவதற்கான இடத்தை மட்டும் குறித்தால் போதும்
இடது பக்கம் உள்ள பட்டன் ஐக்கொண்டு ப்லாட்டின் அச்சுக்களை நகர்த்தலாம்
அடுத்த இரண்டு இடது வலது அம்புக்குறியுடன் கூடிய பட்டன் கள் ப்லாடின் நிலையை மாற்றி முன்னிருந்த நிலைக்கு கொண்டு செல்கின்றன
அவை உலாவியின் பின் முன் பட்டன்கள் போல செயல்படுகின்றன
கடைசி பட்டன் ஹோம் முதலில் போட்ட ப்ளாட்
விடியோவை இங்கே இடைநிறுத்தி கொடுத்த பயிற்சியை செய்தபின் தொடரவும்
பை எக்ஸ் ஐ ப்ளாட் செய்யவும்
சின் ஸ்க்வேர் பை ப்ளாட் ஐ xபிடிஎஃப் என பிடிஎஃப் ஒழுங்கில் சேமிக்கவும்
2
கிட்டே அணுகி மாக்ஸிமா வை கண்டு பிடிக்கவும்
அதை முதலில் இருந்த நிலைக்கு கொண்டு வரவும்
இப்போது நாம் கற்றதை விரைவாக பார்க்கலாம்
ஐபிதான் ஐ பைலாப் உடன் கற்றல் லின்ஸ்பேஸ் பங்ஷன் ஐ பயன்படுத்தி ஒரு இடத்தில் நும் சமமாக இடைவெளி விட்ட புள்ளிகளை அமைத்தல்
ஒரு வரிசையின் நீளத்தை லென் பங்ஷன் மூலம் கண்டு பிடித்தல் ப்ளாட் ஐ பயன்படுத்தி கணித பங்ஷன் களை வரைதல் வரையும் இடத்தை சிஎல்எஃப் ஆல் சுத்தம் செய்தல் ப்ளாட் இன் பயனர் இடைமுகத்தை பயன்படுத்தி அதை இன்னும் நன்கு பார்க்கவும்
சேமித்தல் ஜூம் மற்றும் எக்ஸ் ய் அச்சுக்களில் அவற்றை நகர்த்துவது ஆகியவற்றை செய்து பார்க்கவும்
மைனஸ் பி பை 2 மற்றும் பி பை 2 க்கு இடையில் 100 சமமாக இடைவெளி விட்ட புள்ளிகளை உருவாக்கவும்
இரண்டாவதாக
ஐபிதான் இல் ஒரு உருவத்தை நீக்குதல் எப்படி
மூன்றாவது
ஒரு வரிசையின் நீளத்தை கண்டு பிடிப்பது எப்படி
விடைகள் இப்படி 1
மைனஸ் பி பை 2 மற்றும் பி பை 2 க்கு இடையில் 100 சமமாக இடைவெளி விட்ட புள்ளிகளை உருவாக்க கட்டளை லின்ஸ்பேஸ் அடைப்பு குறிகளுக்குள் மைனஸ் பி பை 2 காமா பி பை 2 காமா 100 இரண்டாவது
ஐபிதான் இல் ஒரு உருவத்தை நீக்க சிஎல்எஃப் குளோசிங் பிராக்கெட் பங்ஷன் ஐ பயன்படுத்த வேண்டும்
மூன்றாவது
ஒரு வரிசையின் நீளத்தை கண்டு பிடிக்க லென் அடைப்பு குறிகளுக்குள் sequence name பங்ஷன் ஐ பயன்படுத்த வேண்டும்
டுடோரியல் பயனுள்ளதாயும் அனுபவிக்கத் தக்கதாயும் இருந்திருக்கும் என நம்புகிறேன்
நன்றி